முதன்~ முதன்மை மற்றும் துணைக் கால்வாய்கள் மூலம் நீர் பாய்ச்சவும் தென்ந்தோப்பில் மண்ணில் ஈரப் பதத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம் நிலப் போர்வை போட்டு மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம் நிலப்போர்வை அமைக்கும் முறை வடக்கு கிழக்கு பருவ மழைக்கு முன் பச்சை மற்றும் காய்ந்த இலைகளைக் கொண்டு நிலத்தை போர்த்தவும் இதனால் மண்ணில் அங்க~ அங்கக பொருள் சேர்வதோடு மண்ணில் வெப்பம் குறையும் கோடை காலத்தில் நிலத்தில் எதையும் எதுவும் செய்யால் விட்டுவிட வேண்டும் சமமான நிலங்களில் மழைக்காலத்தில சிறிய குழிகள் தோண்டி அதிகமான நீரை சேமிக்கலாம் சாய்வான பகுதிகளில் அடுக்குகள் அமைத்து அவற்றின் குருக்கே

அகற்றி தென்னங்கன்றுகளுக்கு நடவு செய்த ஒண்ணு~ ஒண்ணிலிருந்து இரண்டு வருடங்களுக்கு நிழல் கொடுக்கவும் தென்னை மரத்தண்டின் வெப்பத்தை தணிக்க இரண்டிலிருந்து முதல் மூன்று meter உயரத்திற்கு சுண்ணாம்பு கரைசல் பூசவும் மட்டைகளைக் கொண்டு நிலப்போர்வை அமைக்கும் முறை தென்~ தேங்காய் மட்டைகளின் குழி வடிவம் மேல்பார்த்து இருக்கும்படியும் நூறு எண்ணிக்கை அல்லது காய்ந்த தென்னை இலைகள் பதினைந்து எண்ணிக்கை அல்லது தென்னை மஞ்சை அஹ் பத்து centimeter உயரம் போட்டு மரத்தை ஒண்ணிலிருந்து எட்டு meter சுற்றளவில் நிலப்போர்வை அமைத்து கோடை காலத்தில ஈரப்பதத்தை சேமிக்கலாம் வறட்சியை எதிர்கொள்ளவும் குரும்பை உதிர்வதைத் தவிர்க்கவும் எவ்வாறு குழிகளில் தென்னை மஞ்சி மட்டை இடலாம் தென்னை மரத்தை சுற்றியோ அல்லது மரங்களுக்கு இடையிலோ தென்னை மட்டை மஞ்சி புதைத்து வறட்சி மற்றும் குரும்பை உதிர்வை தவிர்க்கலாம் தென்னை மரத்தின் ஒண்ணு புள்ளி ஐந்து இருந்து முதல் இரண்டு புள்ளி zero meter சுற்றளவில் முப்பது centimeter அகலம் அறுவது centimeter ஆழம் கொண்ட குழிகளில் தென்னை மட்டைகளை மேல்வாக்காப் போட்டு புதைக்கவும் அல்லது இருபத்தைந்து kilo தென்னை நார்க் கழிவு போடவும் இரண்டு தென்னை வரிசைகளுக்கு இடையே மரத்திலிருந்து மூன்று meter தூரத்தில் நாப்பது centimeter

அஹ் பைட்டோப்தோரா, பால்மிவோரா என்ற் பூசணத்தால் தென்னையில் குருத்தல் கல் நோய் ஏற்படுகிறது இந்த நோயால் இளங்கன்றுகள் முதல் பத்து வயது மரங்கள் வரை பாதிக்கப்படும் அதிக ஈரப்பதம் குளிர்ச்சியான சூழ்நிலையில் பூசணம் வேகமாக வளர்ச்சி அடையும் நோய் பாதித்த தென்னையின்

அறிகுறி கண்டவுடன் பாதிக்கப்பட்ட குருத்து பகுதிகளை வெட்டி எடுத்து எரிந்துவிட வேண்டும் பின் பாதிக்கப்பட்ட பகுதியில் போர்~ போர்டோ பசையை தடவினால் பூசணம் அழி அழிந்துவரும் மேலும் இலைகளில் ஒரு சதம் போர்டோ கலவையை நன்றாக படும்படி தெளிக்க வேண்டும் காப்பர் ஆக்சிகுளோரைடு மருந்தை மூணு gram வீதம் ஒரு litre நீரில் கலந்து குருத்துப்பகுதியில் ஊற்றுவதன் மூலம் நோயை கட்டுப்படுத்தலாம் தொழு உரம் ஐம்பது கிலோவுடன் வேப்பம் புண்ணாக்கு சூடோமோனஸ் புளுரசன்ஸ்

இளம் வளரும் பருவத்தில் உள்ள தென்னங்கன்றுகளை காண்டாமிருக வண்டு தாக்கும் இவற்றை எருக்குழியில் கா~ காணப்படும் கூட்டுப்புழு வண்டுகள் போன்றவற்றைப் பொறுக்கி அழிக்க வேண்டும் கார்பாரில் இரண்டு gram நனையும் தூளை ஒரு litre தண்ணீரில் கலந்து மூணு மாதங்களுக்கு ஒரு முறை எருக்குழியில் தெளிப்பதுடன்

கூன் வண்டு தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க இயலாது வண்டுகள் குருத்துப் பகுதிகயில் முட்டையிட்டு நேரடியாக குருத்தினுள் சென்று திசுக்களை உண்பதால் நடு கரு~ நடு குருத்து வாடி பின்னர் அனைத்து மட்டைகளும் சரிந்து விடுகின்றன சில நேரங்களில் தண்டுப்பகுதியில் ஏற்படும் காய்களின் மூலம் உள்சென்று திசுக்களை உண்டு சிறிய துவாரம் வழியாக வெளியேரும் கழிவுப்பொருட்கள் மிகுந்த துர்நாற்றங்களை உண்டாக்கும் இடி தாக்கிய மரங்கள் கூன்வண்டு தாக்கிய மரங்கள் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டுகளுக்கு வாழ்விடமாக அமைவதால் அந்த மரங்களை அப்புறப்படுத்திவிட வேண்டும் கருந்தலைப்புழு தாகுதலால் கீழ் அடுக்கிலுள்ள மட்டைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் இளமட்டைகள் மட்டும் பச்சையாகவும் தென்படும் தீவிர பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தொலைவிலிருந்து பார்க்கும் போது கருகியது போன்று காணப்படும் இலைகளில் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள் காணப்படும் கருந்தலைப்புழுக்கள் பச்சையத்தைச் சுரண்டி உண்ணும் தாக்குதலைக் கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட இலைகளை வெட்டி எடுப்பதுடன் டைக்குளோர்வால் அல்லது மாலத்தியான் மருந்தை litre க்கு இரண்டு milli அளவில்

குரும்பைகள் உதிர்கின்றன இரண்டு மூன்று மாத குரும்பைகளில் முக்கோண வடிவில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்திட்டிகளை ஏற்படுத்துகின்றன இந்த வகைப் பூச்சிகளைக் கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மரங்களில் ஒரு litre தண்ணீரில் அசாடிராக்டின் ஒரு சத மருந்து ஐந்து milli அல்லது வேப்ப எண்ணெய் முப்பது milli மருந்தை litre க்கு ஒரு milli ஒட்டும தாரவம் கலந்து ஒட்டுத்திரவம் கலந்து ஜனவரி மார்ச் மே மாதங்களில் இரண்டு முதல் ஆறு மாத குரும்பைகளில் தெளிக்கலாம் இது ஒரு புழுப்பருவ வெளிப்புற ஒட்டுண்ணியாகும் மிருதுவான உடல் அமைப்புடன் தேன் அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும் தாய் ஒட்டுண்ணிகளுக்கு நீண்ட முட்டையிடும் உறுப்பும் வயிற்று பகுதி இருபதிலிருந்து இருபத்தைந்து நாட்கள் உயிர் வாழும் ஒரு தாய் ஒடுண்ணி சுமார் நூறு முதல் நூற்று இருபத்தைந்து முட்டைகள் இடும் புழுக்களின் உடலின் வெளிப்புறத்தில் முட்டைகளை வைக்கும் முட்டைகளின் எண்ணிக்கை புழுவின் உடல் நீள அளவிற்கும் பருமனுக்கும் தக்கவாறு வேறுபடும் பிரக்கோனிட் முட்டைப்பருவம் ஒரு நாள் ஆகும் புழுப்பருவத்தை நாலில் இருந்து ஆறு நாட்களிலும் கூட்டுபுழு பருவத்தை மூன்றில் இருந்து நான்கு நாட்களிலும் முடிகின்றன இதன் மொத்த வாழ்க்கைப்பருவம் எட்டிலிருந்து பத்து நாட்கள் ஆகும் ஆய்வுக்க்கூடங்களில் பிரக்கான் பிரிவிகார்னிஸ் ஓட்டுண்ணியை நெல் அந்துப்பூச்சியின் புழுப்பருவம் அல்லது தென்னை கருத்தலைப்புழு இவற்றைப் பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம் உறபத்தி முறை ஒரு சிறிய கண்ணாடி குழாயில் ஐம்பது சதம் தேன் கலவியினை பஞ்சில் நனைத்து சோதனை குழாய் உட்புறம் ஒட்டி வைத்து முழு வளர்ச்சி அடைந்த பிரக்கோனிட் ஆண், பெண் ஒட்டுண்ணியை சம எண்ணிக்கையில் இருக்குமாறு விட்டு

விளக்கில் கண்ணாடிச் சிம்னியினை நன்றாக சுத்தம் செய்யவும் அரிக்கேன் விளக்குக் கண்ணாடியின் இரண்டு பக்கங்களும் திறந்து இருப்பதைக் காணலாம் கண்ணாடிச் சிம்னியைத் தலைகீழாக திருப்பி பிடித்தால் அகன்ற வாய்ப்பகுதி மேல்புறமாகவும் குறுகிய வாய் பகுதி மேல் ஒரு மெல்லிய மஸ்லின் அல்லது வாயில் துணி அல்லது மெல்லிய திசுக்காகிதம் ஒன்றினை வைத்து rubber நாடாவினால் இறுக்கி விடவும் அதன் மேல் நெல் அந்துப்பூச்சியின் புழுப்பருவத்தினை ஒரு புழுப்பருவத்தினை ஒரு பெண் பிரக்கோனிட்டிற்கு இரண்டு புழு என்ற விகிதத்தில் வைக்கவும் நெல் அந்துப்பூச்சி புழுக்கள் இருபது நாட்கள் வய~ இருபது நாள் வயது உடையதாகவும் ஒண்ணு புள்ளி ஐந்து centimeter நீளமுள்ளதாகவும் மிருதுவான மற்றும் ஆரோக்கியமான் புழுக்களாகவும் இருக்கும் படி தேர்வு செய்ய வேண்டும் பின்னர் மற்றுமொரு மெல்லிய துணியை புழுக்களின் மேல் வைத்து rubber நாடா கொண்டு இறுக்கவும் தற்பொழுது இரண்டு மெல்லிய துணிகளுக்கிடையே புழுக்கள் வைக்கப்படுகின்றன ஆதலின் இம்முறையை sandwich அல்லது இடைப்படுத்துதல் முறை என்றும் அழைக்கப்படுகிறது கண்ணாடி சிம்னியின் குறுகிய வாய்ப்பகுதி வழியாக பிரக்கோனிட் தாய் ஒட்டுண்ணிகளை இரண்டு புழுவிற்கு ஒரு பெண் ஒட்டுண்ணி என்ற் வகி~ விகித்தித்தில்

ஒட்டுண்ணிகளுக்கு உணவாக ஐம்பது சதம் தேன் கலவையினை பொட்டு பொட்டாக ஒரு மெழுகு தாளில் வைத்து சிம்னியின் உள் வைக்க வேண்டும் ஒட்டுண்ணிகள் சிம்னியின் அகன்ற வாய்ப்பகுதி பக்கம் சென்று மெல்லிய துணியினைத் துளைத்து தன் முட்டையிடும் உறுப்பு மூலமாக புழுக்களை முதலில் குத்தி செயலிழக்க செய்த பின்னர் அவற்றின் மீது முட்டைகளை இடுக்கின்றன ஓரிரு நாட்களுக்கு பின்னர் தாய் ஒட்டுண்ணிகளை குறுகிய வாய்ப்பகுதியின் வழியாக வெளியேறி

ஒட்டுண்ணிதாக்கப்பட்ட நெல் அந்திப்பூச்சி புழுக்களை பார்க்கலாம் ஒட்டுண்ணிகளின் புழுக்கள் வளர்ந்து ஓம்புயிர் புழுவை அழித்த பின் அருகாமையிலேயே துணியின் மீது கூடுகட்டி வை~ கூட்டுப்புழுவாக மாறும் இறந்த ஓம்புயிரி புழுக்களை மட்டும் ஒரு சிறிய இடுக்கி அல்லது சாமனத்தின் உதவியால் அகற்றி விட வேண்டும் ஏனெனில் இறந்த புழுக்கள் உடல் மீது வேறு bacteria போன்ற நுண்கிருமிகள் பெருகி துர்நாற்றம் வீச வாய்ப்புண்டு ஒட்டுண்ணியின் கூட்டுப்புழுக்களுடன் கூடிய துணியினை வேறு ஒரு அட்டைப்பெட்டி அல்லது நெகிழி கொள்கலங்களில் சிறிது காற்றோட்டத்துடன் வைத்திருந்தால் முழு வளர்ச்சியடைந்த ஒட்டுண்ணிகள் வெளிவரும் நாட்களில் அவற்றைச் சேகரிக்கலாம் ஒட்டுண்ணிகள் கூட்டுப்புழு பருவ நிலையில் குளிர் சாதனப்பெட்டிகள் பத்து degree centigrade வெப்பநிலையில் சுமார் இருபது நாட்கள் சேமிக்கலாம் முழு வள்ர்ச்சியடைந்த பூச்சிகளை குளிர் சாதனப்பெட்டியில் வைத்து சேமிக்க முடியாது தேவையான அளவு தென்னைக் கருததலைப்புழுவைக் கட்டுப்படுத்த ஒரு முறை மா~ மரத்திற்கு பத்து பிரக்கோனிட் ஒட்டுண்ணிகள் தேவை acre க்கு ஒரு முறை எட்நூறு ஒட்டுண்ணிகள் வீதம் தேவை இது போன்று கருததலைப்புழு பருவத்தில் பத்து நாட்கள் இடைவெளியில் மூணு முறை பிரக்கோனிட் ஒட்டுண்ணி விட்டு நல்ல பலன் பெற~ பெறலாம் chocolate தயாரிப்பில் முக்கிய மூலப்பொருளான கோகோவை தென்னையில் ஊடுபயிராக சாகுபடி செய்து அதிக லாபம் ஈட்டலாம் chocolate விற்பனை அதிகரித்து வருவதால் கோகோவின் பயன்பாடும்

கோகோவின் தேவை அதிகம் உள்ளதால் இதைச் சந்தைப்படுத்தும் வாய்ப்பு எளிது நடவு முறைகள் முதல்கட்டமாக ஏக்கருக்கு இருநூறு செடிகள் வீதம் ஐந்து acre தென்னந்தோப்பில் கோகோ செடிகளை நடவு செய்யலாம் இடுபொருட்கள் நுண்சத்துகளை முதல் மூன்று ஆண்டுகளுக்கு chocolate நிறுவனமே வழங்கும் கோகோ மரத்தின் மூன்றாவது ஆண்டில் பூக்கத் தொடங்கி நூத்தி எழுபது நாட்களில் கோகோ பழங்கள் அறுவடைக்கு வந்துவிடும் சிறிய தேங்காய் வடிவிலான கோகோ பழங்களைப் பறித்து இரண்டு நாட்கள் மூட்டுபோட்டு முட்டுபோட்டு வைத்த பின்னர் பழங்களை உடைத்து விதைகளை நொதிக்க வைத்து chocolate நிறுவனத்திடமே அவற்றை விற்றுவிடலாம் முதல் ஆண்டில ஒரு மாரத்துக்கு அரை kilo முதல் ஒரு kilo வரை கோகோ விதைகள் கிடைக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒன்றரை kilo வரை கிடைக்கும் நாற்பது ஆண்டுகள் வரை காய்ப்பு இருக்கும் காய்ப்பு இருக்கும் முதல் ஆண்டில் நூறு kilo கோகோ விதைகள் கிடைத்த நிலையில் இரண்டாம் ஆண்டிலிருந்து முந்நூறு kilo வரை கிடைக்கும் ஒரு கிலோ கோகோ விதை சரி~ சராசரியாக இருநூறு ரூபாய் இருநூறுக்கு

ஐந்து acre க்கு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் நிகர லாபம் கிடைக்கும் வயலில் ஐம்பது முதல் எழுபத்தைந்து சதவீதம் நிழல் படர்ந்துள்ள பகுதியில் ஈரத்தைப் பிடித்து வைக்கும் தன்மையுள்ள மண்ணில் கோகோ ந்ன்கு வளரும் எனவே தென்னை ஊடுபயிராக சாகுபடி செய்ய கோகோ மிகவும் உகந்தது தென்னை வரிசைகளில் மையப் பகுதியில் இரண்டுக்கு ரெண்டு அடி என்ற அளவில் குழி தோண்டி பத்து அடி இடைவெளியில் கோகோ செடிகளை

ஆனால் இதன் புழுக்களால் ஏற்படும் சேதம் மிகவும் அதிகமாகும் பொதுவாக ஐந்து முதல் பதினைந்து வயதுக்குள் இருக்கும் தென்னை மரங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன குருத்தழுகல் இலை அழுகல் மற்றும் காண்டாமிருக வண்டு தாக்கிய இளம் தென்னை மரங்களை சிகப்பு கூன் வண்டு அதிகம் தாக்குகிறது இந்த கூன் வண்டு குருத்து வழியாகவும் மர உச்சியிலுள்ள தண்டுப்பகுதி மற்றும் மரத்தின் அடித்தண்டுப் பகுதிகளில் சிறிய துவாரங்களை ஏற்படுத்தி முட்டைகளை இடுகின்றன முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் குருத்து மற்றும் வளரும் தண்டுப் பகுதியில் உள்ள மிருதுவான திசுக்களை தின்று பாதிக்கும் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காத போது மரங்கள் சாய்ந்து இறந்துவிடும் இந்தக் கூன்வண்டின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டறிவது சிறிது கடினமானது இருப்பினும் தாக்குதலின் அறிகுறிகளை முழுவதும் அறிந்தால் ஆரம்பநிலை சேதத்தை தவிர்க்க முடியும்

ஒரு வித துர்நாற்றம் வீசும் தண்டு மற்றும் மரத்தின் அடிப்பாகத்தில் சிறிய துவாரங்கள் காணப்படும் துவாரங்களின் வழியாக புழுகள் தின்று துப்பும் தென்னை நார்கள் வெளிப்படும் துவாரத்திலிருந்து பழுப்பு நிற திரவம் வெளிவரும் மரத்தின் அடியிலும் மட்டையின் அடியிலும் கூட்டுப்புழுவின் கூடு அல்லது முழு வள்ர்ச்சியடைந்த வண்டு அல்லது தாக்கப்பட்ட நார்கள் காணப்படும் முழு வளர்ச்சியடைந்த கூன்வண்டு சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாகவும் இதன் மேற்பகுதியில் ஆறு கரும்புள்ளிகளுடன் இருக்கும் இதன் வாய்ப்பாகம் தும்பிக்கை போல நீண்டு நிலந்திருக்கும்~ வளர்ந்திருக்கும் இதன்மீது ஆண் வண்டுகளுக்கு ரோமங்கள் அடர்த்தியாக காணப்படும் கூன் வண்டுகள் முழு வாழ்க்கைப் பருவம் மூணிலிருந்து ஆறு மாதங்களாகும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகள் மரங்களின் நுனிப்பகுதியை தேவையான இடைவெளியில் சுத்தம் செய்ய வேண்டும் தாக்கப்பட்ட இறந்த மரங்களை உடனடியாக வெட்டி அப்புறப்படுத்தி எரித்து விட வேண்டும் இதனால் கூன்வண்டுகள் மீண்டும் பரவுவதைத் தடுக்கலாம் மரங்களின் தண்டுப் பகுதியில் காயங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம் மேலும் துவாரங்கள் இருப்பின் cement களிமண் பூசி அடைக்க வேண்டும் மரங்களின் தண்டு பகுதியின் மீது படிகட்டு போன்ற அமைப்பை செதுக்கக் கூடாது பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி வெட்டுவதாயின் தண்டிலிருந்து நூற்று இருபது centimeter தள்ளி வெட்ட வேண்டும் கட்டுப்படுத்தும் முறை நுனி நடுக்குருத்து மற்றும் இலை மட்டை இடுக்குகளில் வேப்பங்கொட்டை தூள் ஐந்து gram ஆறு மாத இடைவெளியில் ஆண்டுக்கு இரண்டு முறை வைப்பதால் காண்டாமிருக வண்டு தாக்கிய இடங்களில் சிவப்பு கூன் வண்டு முட்டையிடுவதை தடுக்கலாம் அல்லது முதல் மூன்று இலை இடுக்குகளில் மூன்று பூச்சி பூச்சி உருண்டைகளை மூன்று துளையுடன் உள்ள packet களில் ஆறு மாத இடைவெளியில் இரண்டு முறை வைக்கவும் மரங்களின் தண்டுப்பகுதியில் உள்ள தாக்கப்பட்ட துளைகளில் ஐந்து mililiter மோனோகுரோட்டோ பாஸ் முப்பத்தைந்து SL ஐந்து mililiter டைக்குளோர் வாஸ் எழுபத்தாறு WC மருந்தை கலந்து ஊற்றி துளைகளை cement அல்லது களிமண் பூசி அடைத்து விடுதல் வேண்டும் அதிகம் பாதிக்கப்பட்ட மரங்களில் வேரின் மூலம் பத்து mililiter மோனோகுரோட்டோபாஸ் முப்பத்தி ஆறு SL மருந்தை பத்து mililiter தண்ணீருடன் கலந்து நாற்பத்தைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று தடவை தெடர்ந்து செலுத்தவும் வேர் மூலம் மருந்து செல்லுவதற்கு முன் காய்களை அறுவடை செய்து விட வேண்டும் மருந்து செலுத்திய பிறகு நாப்பத்தைந்து நாட்கள் கழித்துதான் காய்களை அறுவடை செய்ய வேண்டும் குருந்தழுகல் இலையழுகல் காண்டமிருக வண்டுகளால் தாக்கப்பட்ட மரங்களில் அதிகம் தாக்குதலால் உள்ளாவதால் மரங்களை முதலில் பூஞ்சாணக் கொல்லி மற்றும் பூச்சிக் கொல்லி மருந்துகளைக் பயன்படுத்தி அழிக்க வேண்டும் இருபத்தைந்து kilo கரும்புச் சாற்றுடன் yeast மாத்திரை ஐந்து gram மற்றும் அசிடிக் அமிலம் ஐந்து milli கலந்து நீள வாக்கில் வெட்டப்பட்ட இலை மட்டை துண்டுகளை பானைகளில் போட்டு acre க்கு முப்பது சதவீதம் தென்னந்தோப்பில் வைத்து கூன் வண்டுகளைக் கவர்ந்து அழிக்கவும் கோடையில் தென்னையை காக்கும் வழிமுறைகள் ஆண்டுக்கு ஆறு மாதம் மித உஷ்ணம் காலம் மூன்று மாதம் குளிர் காலம் அடுத்த மூன்று மாதம் கோடை காலம் ஒன்பது மாதம் நன்கு வளர்ந்த தென்னை மரங்கள் மூன்று மாத கோடை வெயில் தாக்கி தென்னை மரங்களின் மட்டைகள் பழுப்பேறி சரிந்து செத்து விடுகிறது நாள் ஒன்றுக்கு மூன்று அங்குலம் வாய் அகலமுள்ள delivery குழாய் மூலம் இரண்டு நேரம் அல்லது மூன்று மணி நேரம்

கிரகித்தால் தான் ஆண்டுக்கு இருநூறு ஐம்பதில் இருந்து முந்நூறு இளநீர் மற்றும் தேங்காய்கள் தரும் உரித்த மட்டைகள் உதிர்ந்த மட்டைகள் இலை சருகுகள் பாளை பன்னாடைகள்

லேசாக பயன்படுத்தவும் தென்னை மரங்களில் இருந்து ஐந்து அடி தள்ளி ஒரு சதுர வரப்பு அமைக்கவும் அதாவது பத்துக்கு நாளு சதுர அடி சதுர வர~ வரப்பு அமைத்து வரப்பின் விளிம்பு வழியாக ஒரு வாய்க்கால் வழியாக அமைத்து அதன் வழியாக தண்ணீரை ஒரு தென்னைக்கு பாய்ச்சியதும் அடுத்து வாய்க்கால் வழியாக அடுத்த தென்னைக்கு கொண்டு

முதல் நூறு தென்னை மரங்களுக்கு மட்டும் நீர் பாய்ச்ச முடியும் என்றால் அடுத்த நாள் கிடைக்கும் தண்ணீரை வாய்க்கால் வழியாகக் கொண்டு சென்று நூத்தி ஒரு வ~ நூத்தி ஓராவது தென்னைக்கு பாய்ச்ச வேண்டும் இவ்வாறு தினமும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் கிடைக்கும் நீரை முறை வைத்து ஒழுங்குபடுத்தி பாய்ச்சி தென்னை மரங்களை காப்பாற்ற முடியும் நீர் பாசன வட்டப்பாத்தி முறை சொட்டு அஹ் முறை சொட்டு நீர் பாசனம் உரிமட்டைகள் மூலம் நீர் பராமரிப்பு தென்னை நார் கழிவு மூலம் மண் ஈரம் பராமரித்தல் கூராஞ்சி பாளைகள் பயன்கள் தென்னை தென்னை தென்னை மணற்பாங்கான நிலத்தில் அதிகளலில் பயிரிடப்படுகின்றது தென்னை நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலைக் கொடுக்கவும் தென்னையின் கொண்டைப் பகுதியில் உள்ள மட்டைகள் தென்ங் குலைகள்

மண்ணிலிருந்து கரைந்த நிலையில் உள்வாங்கி கொள்ள கோடைக் காலத்தில் நீர்ப்பாசனாம் இன்றியமையாதது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் மரத்தின் வளர்ச்சி குன்றி விளைச்சல் பாதிப்புக்குள்ளாகும் மட்டைகள் வளைந்து தொங்குதல் அடிமட்டைகள் ஒடிந்து விழுதல் குரும்பை முதிர்ச்சி அடையாத இளங்காய்கள் உதிர்வது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு பெருமளவிற்கு விளைச்சல் இழப்பு ஏற்படும் அத்துடன் காய்கள் சிறுத்து கொய்பரையின் எடையும் குறைந்து விடும் இவ்வகை காரணங்களுக்கு தென்னை மரத்தின் வேர் அமைப்புகளை அறிந்து கொண்டு நீர்ப்பாசன முறைகளைக கட்டுப்படுத்தி நீர் வீணாகாமல் சிக்கனமாக பயன்படுத்தவும் நீர் பயன்பாட்டுத்திறனை அதிகரிக்கலாம் வேர்களின் அமைப்பு தென்னைக்கு இடைவெளியாக வரிசையில் ஏழு புள்ளி ஐந்து meter மரத்திற்கு மரம் ஏழு புள்ளி ஐந்து meter உம் இருக்கும் நிலையில் ஐம்பத்தாறு சதுர meter இடத்தினை அடைத்துக்கொள்கிறது இருந்த போதிலு மரத்தின் தொண்ணூறு விழுக்காடு வேரகள் இரண்டு meter ஆர வட்ட பரப்பளவிற்குள்ளேயே அதாவது பண்ணிரெண்டு புள்ளி ஐந்து சதுர meter க்குள் காணப்படுகிறது தென்னை ஒரு விதை இலைத்தாவர இனத்தைச் சார்ந்தது ஆகவே சல்லி வேர்கள் மட்டும் மரத்தின் அடி மத்தளப்பகுதியிலிருந்து இரண்டு meter ஆழத்திலும் ஒன்று புள்ளி ஐந்து meter ஆழத்திலும் சுமார் நாலாயிரம் முதல் ஏழாயிரம் வேர்கள் சமமட்டத்திலும் பல்வேறு கோணங்களிலும் சாய்வாகவும் கீழ் நோக்கியும் அமைந்திருக்கும் தென்னைக்கு தேவையான நீர் மேலாண்மையை வேர் பகுதிகளுக்குள் செய்தல் அவசியமாகின்றது தென்னையின் தண்ணிர் தேவையானது பருவநிலை மண்ணின் தன்மை மரத்தின் வயதினைப் பொறுத்துள்ளது பொதுவாக தென்னைங்கன்று நட்ட முதல் ஆண்டு வரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பத்து litre தண்ணீரும் இரண்டு வயது முதல் மூன்று வயது இளம் மரங்களுக்கு வாரம் இரு முறை நாற்பது litre தண்ணீரும் அதன் பின் வாரம் ஒரு முறை அறுநூறு litre தண்ணீரும் அவசியம் முறையற்ற நீர்ப்பாசனம் தென்னையின் பெரும்பாலான உறிஞ்சி வேர்கள் இருபது~ இரண்டு meter ஆர வட்டப் பரப்பளவிற்குள்ளேயே அமைந்துள்ளதால் அப்பகுதிக்கு மட்டும் நீர்ப்பாசனம் செய்தல் போதுமானது பரவல் நீர்ப்பாசனத்தால் தண்ணீர் அதிகளவில் விரையமாவதுடன் களைகள் முளைத்து மண்ணிலுள்ள ஈரத்தினையும் பயிர்ச்சத்துக்களையும் வெகு விரைவில் வெளியேற்றிவிடுகிறது உரங்கள் கரைந்து மண்ணின் ஆழத்தில் வேர்களுக்கு அப்பாலும் சென்று விடுவதுடன் பயிர் உணவுகள் அதிக அளவில் நீரில் கரைந்து அடர்த்தி குறைகிறது மேலும் ஒரு மரம்விட்டு ஒரு மரத்திற்கு நோய்க்காரணிகள் பரவுவதற்கு ஏதுவாகியது பரவல் நீர்ப்பாசன முறையினைத் தென்னையில் கண்டிப்பாக திவிர்க்க வேண்டும் முறையற்ற நீர்ப்பாசன முறையை தொடர்ந்தால் நிலத்தடிநீரின் அளவு குறுகிய காலத்தில குறைந்துவிடும் அதன் காரணமாக மேலும் மேலும் ஆழ்குழாய்களின் ஆழத்தை அதிகரித்து நீர் எ~ எடுப்பதன் மூலம் அந்த வெற்றிடத்தை நிரப்பிட கடல்நீர் நிலத்தடியில் புகுந்திட ஏதுவாகும் பிற்காலங்களில் களர் உவர் மண்ணாக மாறிவிடவும் வாய்ப்புகள் உள்ளன எனவே நிலத்தடிநீரை நிலை நிறுத்திட முறையான பாசன முறைகளைக் கையாள வேண்டும் வடப்பாத்தி முறை நீர் பயன்பாட்டுத்திறனை அதிகரிக்க தென்னை மரத்தை சுற்றி ஒண்ணு புள்ளி எட்டு meter ஆரத்தில வட்டபாத்திகள் அமைத்து நீர் கட்டும் முறை சமதளம் உள்ள நிலங்களுக்கு ஏற்றது இரண்டு தென்னை மர வரிசைகள்~ வரிசைக்கு இடையில் பாசன வாய்க்கால் அமைத்து ஒவ்வொரு மரத்தைச் சுற்றிலும் உள்ள வடப்பாத்திகளில் தனி~ தன்னந்தனியே தண்ணீர் கட்ட வேண்டும் இதனால் ஒவ்வொரு மரத்திற்கும் இடப்படுகின்ற உரங்கள் தண்ணீரால் அடித்துச் செல்லப்பட்டு வீணாவதை தடுப்பதுடன் உர பயன்பாட்டுத் திறனையும் கூட்டலாம் வட்டப்பாத்தியில் ஆறு centimeter தண்ணீர் கட்டும் பொழுது

தென்னைக்கு சொட்டு நீர்ப் பாசனம் ஒரு சிறந்த முறையாகும் சரிவான நிலப்பகுதிகள் சமதள மணற்பாங்கான நிலங்களில் இம்முறையில் பாசனம் செய்வதன் மூலம் இருக்கின்ற தண்ணீரை தேவையான அளவு கொடுத்து அதிக மரங்களை பராமரிக்கலாம் தென்னை மரத்தின் நான்கு திசைகளிலும் ஒரு meter வாரத்தில் நாற்பத்தைந்து centimeter நீள அகல ஆழ குழிகளை எடுத்து அதில் சிறிதளவு மக்கிய தென்னை நார்கழிவு அல்லது நெல் படர் இலைகளை இட வேண்டும் அதில் நாற்பது meter விட்டம் முப்பது centimeter நீளமுள்ள PVC குழாயை செங்குத்தாக வைத்து அதில் சொட்டு நீர் பாசனக் குழாயை பத்து centimeter ஆழத்தில் வைப்பதால் தண்ணீர் நேராக தென்னையின் வேர்ப்பகுதிக்கு கிடைக்கின்றது சொட்டு நீர்ப்பாசனத்துடன் இட வேண்டிய உரங்களைக் கரைத்து வேர்ப்பகுதியில் சொட்டச் செய்யலாம் இதனால் களைகள் முளைப்பது குறைகின்றது உர பயன்பாட்டுத்திறன் மேம்படுகிறது

தொட்டிகளில் தண்ணீரை ஏற்றி வைத்திருந்து குறைவான அ~ அழுத்தத்திலேயே நீர் அளிப்பதைத் தொடரலாம் தழை மணி சாம்பல் சத்து உரங்கள் கரையக்கூடிய கலவையாக இப்போது கிடைக்கின்றன இம்முறையில் நுண்ணூட்டத்தையும் தேவையான அளவு அளிக்கலாம் இதனால் உர விரையம் தவிர்க்கப்படுவதுடன் இதை இடுவதற்கான செலவையும் குறைக்கலாம் உரிமட்டைகள் முலம் நீர் பராமரிப்பு தென்னந்தோப்புகளின் இரண்டு தென்னை மர வரிசைகளுக்கு மத்தியில் இரண்டு meter அகலமும் ஐம்பது centimeter ஆழமும் கொண்ட நீண்ட பள்ளம் வெட்டி அதனுள் உரிமட்டைகளின் நார்ப்பகுதி

உரிமட்டைகள் அதன் எடையைப் போல் சுமார் ஆறு முதல் எட்டு மடங்கு நீரை உறிஞ்சி வைத்துக்கொண்டு மண் அடியில் புதைக்கப்பட்டுள்ள நீர் தொட்டி போல் செயல்பட்டு ஈரத்தினை வேர்களுக்கு தொடர்ந்து கொடுகப்பதுடன் மரங்களுக்கு இடப்படுகின்ற உரங்கள் நன்கு கரைந்து எளிதில் உறிஞ்சிட ஏதுவாகிறது இவ்வாறு செய்வதற்கு மரம் ஒன்றுக்கு இருநூத்தைம்பது முதல் முந்நூறு காய்களின் உரிமட்டைகள் தேவைப்படும் மேலும் உரிமட்டைகள் நாள்கள் ஆக ஆக துரிதமாக மக்கும் தன்மையை அடையும் இவ்வாறு மக்குவதால் நூறு உரிமட்டைகள் ஒரு kilo பொட்டாஷ் உரத்திற்கு சமமான சாம்பல் சத்தினை கொடுக்கின்றது தென்னை நார்க்கழிவு முலம் மண் ஈரம் பராமரித்தல் மரத்தைச் சுற்றிலும் இரண்டு meter இடைவெள

ஆஹ் okay madam அஹ் கத்திரிக்கா பாத்திங்கன்னா கிலோ நாப்பது ருவா உங்களுக்கு எனென்ன? vegetables வேணும் சொல்றீங்கன்னா நா அத ஆஹ் சொல்லுங்க maam

Okay okay ma'am

Citrus ஆரஞ்சு stock இல்ல ma'am ஆமாமா ரெண்டு நாள் ஆகும் ma'am வரதுக்கு அஹ் மாதுளம் பழம் இருக்கு பப்பாளி பழம் இருக்கு வாழப்பழத்துல செவ்வாழ இருக்கு இருக்கு நாடன் பழம் இருக்கு maam

Okay ங்க okay ங்க madam சொல்லுங்க okay okay

வெத்தல பாக்கு இருக்காது maam அஹ் அஹ் Okay mam first உ நா vegetables சொல்லிட்டுருங்களா? கத்திரிக்கா பாத்திங்கனா ஒரு கிலோ இருவது ருவாயுங்க அதுலே பெரிய கத்திரிக்கா பாத்திங்கன்னா அறுவது ருவா ஆமா அப்றம் காரட் பாத்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ருவா

ஆஹ் okay ங்க madam காரட் பாத்திங்கனா முப்பத்தி அஞ்சு ருவாய்ங்க madam நீங்க தேங்கா கேட்டிங்கல்ல? தேங்கா வந்~ இருவத்தி எட்டு ருவா madam ஒரு தேங்கா அதாவது

பாத்திங்கன்னா முப்பது ருவா

சரிங்க madam நா இப்ப வந்து எல்லா vegetables ஓட price உம் சொல்லிக்குரன் நீங்க note பன்னிக்கோங்க அதுல உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்க select பன்னி மறுபடியும் சொன்னிங்கன்னா okay okay ங்கலா அவரக்கா அவரக்கா பாத்திங்கன்னா அம்பது ருவாய்ங்க ஒரு கிலோ ஆஹ் அப்றம் பீன்ஸ் பாத்தீங்கன்னா அறுவது ருவா பீட்ரூட் பாத்தீங்கன்னா இருவத்தஞ்சு ருவா பாவக்கா பாத்தீங்கன்னா முப்பது ருவா கத்திரிக்கா சொல்டன்ல உங்களுக்கு உம் முட்டகோஸ் எட்ருவா madam உம் கொடமொளகா பாத்தீங்கன்னா எறநூத்தி முப்பத்தி ரெண்டு ருவா காளிப்ளவர் வந்து பதினஞ்சு ருவா சௌசௌ வந்து பதினஞ்சு ருவா தேங்கா சொல்ட்டன உம் ஒரு double பீன்ஸ் இருக்குங்கள்ள அது தொன்னித்தஞ்சு ருவா Fresh ஆ தான் இருக்கும் fresh ஆ தான் இருக்கும் பூண்டு பாத்தீங்கனா நூத்தி அறுவது ருவா அஹ் உங்களுக்கு வந்து சின்ன பூண்டு வேணுங்களா இல்ல பெரிய பூண்டா வேணுங்களா? மல பூண்டு சொல்வாங்கல்ல ஆஹ் அது பாத்தீங்கன்னா நூத்தி அறுவது ருவா இஞ்சி நாப்பது ருவாய்ங்க madam ஆஹ் okay ma'am கருண கெழங்கு வேணுங்களா? ஆஹ் கருண கெழங்கு பாத்தீங்கன்னா இருவத்தி ரெண்டு ருவா கோவக்கா முப்பது ருவா ladies finger நாப்பது ருவா அஹ் பாத்தீங்கன்னா முப்பது ருவா madam

கிலோ முப்பது ருவா மரவள்ளி கெழங்கு வேணுங்களா? சக்கரவள்ளி கெழங்கு இல்ல madam மரவள்ளி கெழங்கு தான் இருக்கு உம் அது அறுவத்தேழு ருவா ஒரு கிலோங்க உம் அப்றம் பெரிய வெங்காயம் பாத்திங்கன்னா பதினஞ்சு ருவா ஆமாங்க சின்ன வெங்காயம் இருவத்தஞ்சு ருபா பீர்க்கங்காய் பாத்திங்கன்னா எம்பதொன்போது ருவா உருளகெழங்கு இருவது ருவா madam பெரிய உருளகெழங்கு எர் இருவது ருவா பெரிய உருளகெழங்கும் இருக்கு baby உம் இருக்கு உங்களுக்கு எது வேணும்? மஞ்ச பூசணி தான் இருக்கு madam வெள்ள பூசணி இல்லைங்க ஆஹ் okay madam மஞ்ச பூசணி பாத்தீங்கன்னா இருவத்தாருவாய்ங்க வாழைத்தண்டு ஏழ் ருவா வாழப்பூ முப்பது ருவா தக்காளி பதினஞ்சு ருவா அதாவது நாட்டு தக்காளி பதினஞ்சு ருவா ஆஹ் வாழப்பூ தான் முப்பது ருவா சொன்னன் ஒரு piece ஒரு வந்து ஒரு பூ இருக்குல ஆஹ் okay madam போற்றலாங்க வந்து இருவது ருவாய்ங்க சொரக்காய் இருவது ருவாய்ங்க உம் முள்ளங்கி பாத்தீங்கன்னா பத்து ருவா White உ தான் white உ white உ தான் ஆஹ் red உ இருக்கு ரெண்டும் same price தான் பீட்ரூட் பீட்ரூட் சொன்னன்ல நீங்க note பண்றீங்களா?

ஆஹ் okay ங்கம்மா அது ஒவ்வொரு கட்டும் இருவது ருவாய்ங்க கீரைங்களா? ஒரு நிமுஷம் இருங்க madam கொத்தமல்லி நூத்தி முப்பத்தி நாலு ருவாய்ங்க madam ஒரு கிலோ உம் உம் தண்டங்கீர வந்து ஒரு கட்டு பத்து ருவாய்ங்க

நாலு கட்டுங்களா? ஒரு கட்டு வந்து இருவது ருவாய்ங்க madam உம் நாலு கட்டுக்கு என்பது ருவாய்ங்க உம் அரிசியெல்லாம் இருக்கு madam அரிசி, முட்ட எல்லாமே இங்க வாங்கிக்கலாம் fruit உ fruits எல்லாமே இங்க வாங்கிக்கலாம்